பெயின்ட் டப்பா அடக்கி வச்சிருக்காங்க அந்த கடையோட பின்னாடி நெறைய தென்ன மரங்கள் நிக்குது.

அத சுத்தி நறைய செடி நிக்குது.

இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல பெரிய பில்டிங் எல்லா வச்சி அமைச்சிருக்காங்க.

இதுல பாறைப்பொடி கொஞ்ச மண்ணும் கலந்த மாதிரி இருக்குது.

அந்த பைக்கிட்ட ஒரு டிரம் ஒன்னு பெருசா ஸ்டீல்ல அமைச்சு வச்சிருக்காங்க.

பின்னாடி பெரிய பெரிய மரங்கள் காணப்படுது.

இது மேல ஷெட்டு மாறி போட்டு வச்சிருக்காங்க.

அதுக்கு பிரண்ட்ல ஒரு ஷெட்டு மாதிரி சீட்டு போட்டு வச்சி இருக்காங்க.

அந்த சிலைக்கு கீழே ஒரு ஆளு வைட் கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்டு போட்டு நிக்கிறாரு.

இந்த பக்கம் சின்ன செடிகலெல்லா நிக்குது.

ஒரு பெரிய டவர் ஒன்னு வச்சிருக்காங்க.

இது ஒரு பார்க்கிங் ஏரியானு சொல்லலாம்.

இதுல ஒரு வார்னிங் போர்ட் ஒன்னு வச்சிருக்காங்க.

பின்னாடி பெரிய பெரிய மரங்கள் நிக்குது.